இது ஒரு வெயிட்டிங் ஏரியா . இந்த ரூம்ல பாத்தீங்னா மொத்தொ நாலு பேர்ருக்காங்க.

ஒருத்தர் மாடி மேல ரூம்க்கு போய்கிட்ருக்காங்க இதுல ஒரு நாய் படுத்து தூங்கிட்டுருக்கு.

இங்க ஒரு எக்ஸிலேட்டர்ல ரெண்டு பேரு ஏறி மேல போய்க்கிட்ருக்காங்க.

இங்க ஒரு ஃபேன் எல்லா போட்ருக்காங்க.

இது கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் அரசு பில்டிங் இருக்கு.

அந்த கடையில மூணு பேரு பொருள் வாங்குறதுக்காக நின்னுட்ருக்காங்க.

இங்க ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது.

இந்தப்பா தூரத்திலிருந்து பாக்கும்போது மலைகள் சூப்பரா இருக்கு.

ரைட் சைடு ஃபைன் கோல்டு ஒரு நக கட இருக்கு.

இது ஒரு பழங்காலத்து கோயில் இந்த கோயில்ல--

இது ஒரு டேபிள் இந்த டேபிள்ல நெறைய சீல்டெல்லா வச்சிருக்காங்க.

இங்க இந்த காடன்ல நெறைய செடிகள் மரங்கள் இருக்கு.

இந்த ஜிம்ல நெறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க.

இந்த புல் தரையில ஒரு ஆட்டுக்குட்டி படுத்துருக்கு.